இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா இதுலாம் வச்சிக்கிட்டு ஆஹ் next வந்து புலாவ் பிரியாணி vegetable ஆ vegetarians க்கு வந்து soya beans பிரியாணி vegetable pulav vegetable பிரியாணி with cauliflower fry cauliflower sixty five cauliflower fries அப்டிலாம் வச்சி நம்ம பண்ணும் போது

duck biryani prawn பிரியாணி pulav varieties லயுமே எல்லா மாதிரி varieties of pulav வுமே இருக்குது okay இங்க வந்து எல்லாம்

பரோட்டா அவங்களுக்கும் பூரி அப்டிபட்டது நம்ம serve பண்ணிக்கலாம் வந்து different puffey ஆ பண்ணும் போது அவங்களுக்கு நம்ம serve பண்ணும் போதே ice creams gulab jamun அது எல்லாமே நம்ம வந்து desert items னு தனியா வச்சிக்குவோம் அப்டினா அவங்களுக்கு தேவையானது வந்து அவங்களுக்கு எது சாப்டுராங்களோ அவங்களே வந்து choose பண்ணி சாப்ட்டுக்கலாம் இப்போ வந்து gravy லயே நம்ம வந்து chicken gravy mutton gravy prawn gravy fish curry வச்சிக்கலாம் fish curry with normal meals வச்சிக்கலாம் அவங்க normal meals வந்து விரும்பி சாப்டுவாங்க ல அவங்களுக்கு வந்து normal rice அதுக்கு ஒரு five varieties of கூட்டு அது மாதிரி வந்து அவியல் பொரியல் அப்பளம் ரசம் அப்டிலாம் நம்ம வந்து

உங்களுக்கு நீங்க எந்த மாதிரி choose பண்ணிக்கிட்டாலுமே உங்களுக்கு வந்து நாங்க வந்து பண்ணிக்குடுப்போம் நீங்க எந்த items இப்போ வந்து italians noodles fried rice அந்த மாதிரி நீங்க கேட்டா கூட பண்ணி குடுப்போம் எங்கள்ட்ட வந்து best chef லாம் இருக்காங்க அவங்க வந்து all over India ல world wide ல வந்து cook பண்ண chefs எல்லாமே experience chef வச்சி தான் நாங்க பண்றதுனால food எல்லாமே taste and quality வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்க வந்து one fifty பேர் கூப்ட்டுருந்தாளுமே இப்போ வந்து two hundred பேர் two fifty பேர் வந்தா கூட எங்களால வந்து serve பண்ண முடியும் அவங்களுக்கு food ல வந்து எந்த demand வந்து கொரயா இருக்குற மாதிரி எதுவுமே ஆகாது எவ்ளோ வராங்க time லயே particular time லயே கூட பண்ணி குடுப்போம் ஆமா unlimited தான் அவங்களால எவ்ளோ சாப்ட முடியுமோ அவங்க சாப்ட்டுக்கலாம் okay பண்ணிடலாம் ஒரு birthday function க்கு one fifty பேர் தான கூப்ட்ருக்க அதனால வந்து இந்த budget ல ரொம்ப grand ஆவே நம்மளால பண்ண முடியும் okay two steps fruit salad ஹம் phone falooda வந்து வேண்டாமா okay fruit salad okay அப்புறம் வந்து பெரியவங்களுக்காக வேண்டி நாம coffee puffs அந்த மாதிரி சொல்லிர்ந்திங்க அதும் வேணுமா? okay coffee tea வேணுமா coffee மட்டும் போதுமா cappuccino coffee எல்லாமே இருக்கு cold coffee cappuccino coffee நிறைய varieties இருக்கு இப்போ வந்து நீங்க ஒரு cafe க்கு போய் என்ன என்ன varieties of coffee இருக்குதோ அதெல்லா varieties of coffee யுமே பண்ணி குடுப்பாங்க நாங்க வந்து அங்க வந்து chef வந்து arrange பண்றோம் சரியா அவங்க வந்து இப்போ வந்து எந்த coffee கேக்குராங்களோ இப்போ வந்து அவங்க filter coffee கேக்குறாங்கனா அவங்களுக்கு filter coffee அந்த spot லயே பண்ணி குடுக்குறமாதிரி இப்போ வந்து அவங்க cappuccino coffee வேணுனா அதுவே அவங்களுக்கு பண்ணி குடுத்துரலாம் ஆமா அவங்க வந்து satisfied ஆ இருப்பாங்க, ரொம்ப four types of biryani வந்து veg லயா non veg லயா okay veg லயும் ஒரு four varieties non veg லயும் ஒரு four varieties okay ஆஹ் non veg ல வந்து mostly எல்லாருமே வந்து chicken பிரியாணி mutton பிரியாணி வான் கோழி பிரியாணி and prawn பிரியாணி வந்து நிறைய பேர் order பண்றாங்க okay okay veg ல வந்து pulav and variety rice அப்டி மாதிரி நம்ம வந்து try பண்ணலாம்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 ஆஹ் home made cooking மாதிரி தான் அதுல எந்த மாதிரி preservative and flavor artificial flavour எதுமே add பண்ணாம ajinomoto அப்டி எந்த இதுமே இருக்காது food வந்து quality வந்து நல்லார்க்கும் வீட்டுல வந்து நீங்க என்னலாம் சாப்புட்ரிங்களோ எப்டி சாப்புட்ரிங்களோ அதே மாதிரி வந்து ~ சமச்சி குடுப்பாங்க okay ஆ okay இப்போ வந்து நீங்க வந்து அந்த மாதிரியே இப்போ வந்து vegetarians க்கு வந்து நீங்க வந்து north indian foods ல வந்து ரொட்டி pulka pulav அந்த மாதிரி items லாம் கேட்ருந்திங்க அது எல்லாமே வேணுமா?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 grand ஆ ஒரு function ஓட main important ஏ food தான் எல்லாருமே கடைசியா வந்து சாப்ட்டுட்டு மனசார வாழ்த்திட்டு போவாங்க அதனால food வந்து very very important அதனாலுமே நம்ம வந்து varieties of foods லாம் பண்றோம் twenty five ஹான் healthy ஆ இருக்கும் twenty five குள்ள எவ்ளோ எல்லா varieties of food மே நம்ம வந்து அங்க வைக்க try பண்றோம் okay ஆ

okay நாங்க வந்து பிரியாணி அந்த மாதிரி எல்லாமே நாங்க வந்து பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வரணும் coffee அதலாம் அவங்களே பண்ணி குடுப்பாங்க இப்போ வந்து அங்க வந்து அவங்க கண்ணு முன்னாடியே வந்து fried rice லாம் போட்டு பாத்து அத சாப்டறதுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கும் அப்டி பட்டவங்களுக்கு fried rice noodles லாம் அவங்க கண்ணு முன்னாடியும் check வந்து பண்ணிகுடுப்பாங்க இப்போ வந்து அவங்க impress ஆகி கேட்டாங்கனா அப்டேவந்து பண்ணி குடுக்குறதுக்கும் நம்ம வந்து அவங்க கேக்குறத பண்ணி குடுக்கறதுக்கும் மாதிரி ரெண்டு chef வந்து arrange பண்றோம் okay next week wednesday வந்து function அப்டிதானே okay அவங்க வந்து நீங்க வந்து cake வந்து எத்தன kg cake வேணும் உங்களுக்கு five kg cake ஆ நீங்க வந்து ஏதாச்சும் theme வந்து select பண்ணிருகிங்களா birthday birthday க்கு எதாச்சும் theme select பண்ணிருகிங்களா okay அது வந்து boy baby ஆ girl baby ஆ okay boy baby அப்பனா வந்து நம்ம வந்து blue theme வந்து select பண்ணா ரொம்ப நல்லாருக்கும் baloons எல்லாமே blue colour ல decorate பண்ணிகோங்க cake உம் வந்து blue and white colour ல பண்ணிகுடுக்குறோம் நீங்க வந்து event team கிட்ட சொல்லிர்கிங்கள்ள அவங்க வந்து decoration blue and white ல பண்ண சொல்லிகோங்க cake உம் blue and white ல பண்ணி குடுதுர்வோம் அதுல வந்து golden colour candles and chocolates எல்லாமே add பண்றோம் okay ஆ பிள்ளைங்களுக்கு தனியான stall வந்து பண்ணிப்போம் உங்களுக்கு வந்து எதாச்சும் information additional information எதாச்சு எங்களுக்கு சொல்லணும் அப்டின்னு இருந்துச்சுனா நேர்லயே வந்து visit பண்ணிகலாம் உங்களுக்கு வந்து food taste பண்ணனு நாளுமே நாங்க உங்களுக்கு வந்து பண்ணி குடுக்குறோம் நீங்க வந்து அத taste பண்ணி பாத்துட்டுமே நீங்க order பண்ணி குடுத்துக்கலாம் thank you mam

இந்த இருக்கேன் நீ என்ன பண்ற? சும்மா தான் வீட்ல இருக்கியா சேரி சாப்டியா? உம் சாப்டாச்சு என்ன சாப்பாடு இன்னைக்கி? சாம்பார் சாதம்மா யாரு அம்மா சமைச்சாங்களா இல்ல நீ சமைச்சியா? அப்பிடியா சேரி சேரி சேரி அப்பரம் என்ன? ஹம் எல்லாரும் நல்லா இருக்காங்க. நேத்து தான் ஊருக்கு போயிட்டு வந்தேன ஓஹ ஆமா செம enjoyment உம்

ஹம் நேத்து வீட்டு ஊருக்கு போனன்ல தம்பி படம் ஏத்தி விட்டான் அதை உக்காந்து சர்தார் பார்த்தேன் நேத்த நீபாத்துட்டிய? ஹம் நல்ல இருந்துச்சா super ஆ இருந்துச்சுலா ஹம் கார்த்தி super ஆ act பன்னிருதான் என்னக்கு ரொம்ப புடுசுருந்துச்சு . ஹம் ஆனா நல்ல இருந்துச்சு அந்த குட்டி பையன் நோட acting லாம் super ஆ இருந்துச்சு எனக்கு ரொம்ப புடுச்சுருந்துச. ஹம் எனக்கு அதிலேயே ரொம்ப பிடிச்சது வந்து அவன்னோட acting தான் கார்த்தியோட அந்த அவங்க அப்பாவ acting பண்ணி இருப்பான் ல ஹம் super ஆ இருந்துச்சு அந்த குட்டி பையனோட acting partner partner அழகா சொல்லிட்டு இருப்பான். உம் நீ என்ன. ஆமா, பாத்தோம் next time theater பொய் பாத்தோம் first time theater லா பாத்தோம் நேத்து தான் video. ஆமா ஆமா தீபாவளிக்கு போனோம்ல தீபாவளிக்கு தல தீபாவளி இல்லையா அதனால theater க்கு அந்த படமும் இன்னொன்று twins அதுவும் போய்ட்டு வந்தாச்சு twins வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க.

ஏய் வீட்ல celebrate பண்ணிட்டு அப்படி என்ன பண்ணப் போறோம் தீபாவளி முடிச்சுட்டு சும்மா தானே இருந்தோம் பட்டாசு full ஆ போட்டுட்டு அப்புறம் தீபாவளி அன்னைக்கு போல அடுத்த நாள் தான் போனோம். உம் சேரி அங்க அம்மா அப்பாலாம் எப்பிடி இருகாங்க? இல்ல அப்பா அண்ணா வேலைக்கி போய்டாங்களா?

நீயும் அம்மவும்மா அக்கா அக்காவ பொய் பாத்திய? ஆமா எத்தனாவது மாசம் வளகாப்புலாம் போடிங்களா. ஏய் நம்ம வீட்ல போடுவாங்கல சும்மா போடுவாங்கல சும்மா வளையல் உம் ஹம் சேரி சேரி குட்டி பையன் பெயர் என்ன first பையன்.

எந்த school போயிடு இருக்காரு. அவன் அவன்னா போயிருவன இல்ல school van வரும்ம.

சேரி சேரி மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடு செய்விங்க இல்ல மத்தியானத்துக்கு ஒரே இது தான் நா இல்ல மதியான சாப்பாடு செய்விங்களா? உம் உம் அப்பிடியா எங்க வீட்ல எங்க மாமியார் வீட்ல அப்பிடி தான் காலைல தோசை night தோசை இட்லி சி இட்லி தான் எப்போ பாரு இட்லி தான். என்ன செய்ய சாப்டு தான ஆகணும். Bigboss பாப்பேன் அசிம் பாப்பேன் அஸ்வின் பிடிக்கும் எனக்கு. பாக்க cute ஆ இருக்கான்ல அழகா இருக்கான்ல. நான் அவ்வளவு எல்லாம் பார்க்க மாட்டேன் எப்பவாவது promo போடுவாங்கல AD போடைல பாப்பேன்.

ஹம் ஹம் . நானும் பாத்தேன். உம் ஹம் மைனா இருக்கலா என்ன மைனா? இருக்கலா அசிம். ஹம் ஆனா நல்லா இருக்கு அவனோட ஆனா ரொம்ப tolerate பண்றான் இல்லைய nominate பண்ணி எல்லாத்தையும் அவன் தான் பெருசு அப்பிடிங்கிற மாறி காட்டுகிறான். அப்பிடியா எனக்கு கார்த்திகேயன் அவனையும் பிடிக்கும். அந்த கதிரவனா ஹம் sorry கதிரவன். ஆமா அவன்னுக்கு fan page லாம் நறிய இருக்கு ஹம் girls லாம் பொண்ணுங்க full ஆ fan page open பண்ணி தான் வைச்சுக்கிட்டு இருகாங்க. தெரியலையே marriage ஆகல அவன் தான் சொன்னான் அதுல சொல்லிட்டு இருந்தான்ல என்னைய ஆமா நினைக்கிற தெரியல.

ஹம் அப்படியா அதை சொல்லும்போது அவங்க அம்மா பத்தி தான் நிறைய சொல்லிட்டு இருக்கான் அவங்க அம்மாதான் பார்த்தாங்க சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் . உம் எனக்கும் பிடிக்கும் கார்த்திகேயன்.

விஜய் TV ல என்ன serial போடுறான் விஜய் TV பாப்பேன்.

கண்ணம்மா பாரதிக்கு தான உண்மை எல்லாம் தெரிஞ்சுச்சு ஆதான் DNAtest .

ஓஹ அவரு வந்த மருத்துவர்னு நிரூபிக்கிறாரா. உம் பாரதி கண்ணம்மா சீக்கிரம் முடிஞ்சிருமோ? ஹம் ஹம் ஆமா.

ஹம் எனக்கு சீமா பிடிக்கும் ரோகிணி, சித்தார்த் இவங்கள ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆம ஹம்

ஹம் அழகா இருக்கும் அதுல இருக்குற குழந்தைங்க அந்த serial இருக்க குழைந்தைகளும் அவ்வளவு அழகா இருக்கும் ரெண்டு பேரும். ஏய் சீக்கிரமா அது ஓடுச்சில அஞ்சு ஆறு வருஷம் ஓடுச்சு. ஹம் ஆம ஹம் அப்புறம்தான் பாலிமர் ல வந்து இந்த நாடகம் அதிகமா பாத்து இருக்கேன் உறவே உயிரே. இது ரவி ஷால்னியா ரோஷினிய உறவே உயிரே பார்த்திருக்கியா. அப்படியா நெஞ்சம் பேசுதே மோகன் மீனா. இல்லையா ஆமா ஆமா அஞ்சாறு வருஷத்துக்கு மேல பழசு ஹம் ஹம் ஹம் அது ஞாபகம் இருக்கும் அப்போ வந்த . நான் tour எல்லாம் போக மாட்டோம் வீட்ல தான் இருப்போம் tour போனா மதுரை தான் போவோம் மதுரையில் அழகர் கோவில் போவோம அழகர் கோயில்ல அழகா அழகு கோவில் போய் பல தடவை பார்த்ததில்லை. அங்க மேல போவோம் மாசத்துல time இருக்காது நாங்க morning மதியம் போல கிளம்புவோம் கிளம்பிட்டு late ஆகிடும் போயிடு வர குளிக்க ரொம்ப பிடிக்கும் தீர்த்தம் ஆடுவாங்க இல்லையா. ரொம்ப பிடிக்கும் என் husband குளிக்க மாட்டாரு அந்த இதுல தீர்த்தத்துல எனக்கு அதுல குளிக்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீ அங்க போயிருக்கியா? அழகர் கோயிலுக்கு. நான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இதுவரைக்கும் போனதே இல்லை சின்ன பிள்ளைல போனது fifth standared படிக்கும் போது அதுக்கு அப்பரம் போனது இல்ல.

ஹம் ஹம் எனக்கு photos இதை விட மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வெளிய குடுப்பாங்கல அந்த food எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பாட ஹம் அந்த சில பேரு வேண்டிக்குவாங்கல இந்த மாதிரி time லாம் எங்களுக்கு வந்து. அப்போ சமைச்சு எல்லாத்துக்கும் வேண்டிக்குவாங்க இல்லையா அந்த சாப்பாடு கொடுப்பாங்க தயிர் சாதம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப addict அது வந்து தயிர் சாதம் ரொம்ப. பிடிக்கும் ஆமா எங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு குட்டி குழந்தை இருக்கு அவளுக்கு அவள வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து நைனா நைனா சொல்லிட்டு இருப்பா நைனா நைனா அழகா சொல்லிக்கிட்டு இருக்கும்.

ஆமா அதுகளுக்கு எல்லாம் ஏற்கனவே தெரியும்ல அவங்களாம் ரொம்ப talent ஆனவங் இந்த பல்லாங்குலி லாம் விளையாடுனோம் வையே இது எடுத்தால் அது correct கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்ட அதுக்கு கரெக்டா தெரியும். ஹம் ஆமா மனோ கூட வேலையடுவிய மனோ என்ன விளையாடும். வைய மாட்டாங்களா எருமை மாதிரி வளர்ந்து இருக்க எதுக்கு வந்து மனோ கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கேன்னு.

ஆமா ஆமா உம் உம் உம் சேரி பொங்கலுக்கு லாம் dress எடுத்தாச்ச. நான் இனிமேல் தான் போய் எடுக்கணும் இந்த வருஷம் தல பொங்கல் இல்லையா அம்மா எடுத்து தருவாங்க. ஹம் போயிட்டு வருவோம் எனக்கு வந்த beach கு போகணும நீ போய் இருக்கியா. ஆமா பயங்கர உப்பு ஆமா எங்க அக்கா அவங்க அங்க தான் இருக்காங் அங்க போனா நல்லா இருக்கும். ஆமா ஆனா fish வந்து cheap rate க்கு கிடைக்கும் மீன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் விலை எல்லாம். ஹம் ஆமா அங்க கருவாடு எல்லாம் rate வந்து ரொம்ப கம்மியா கிடைக்கும் விலை உம் ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா எனக்கு நேத்து வந்து எங்க வீட்டுல நான் ஊருக்கு போயிருந்தேன்ல அம்மா மீன் எடுத்து இருந்தாங்க. கடையில வேற எடுத்துட்டு வந்து இருந்தாங்க அப்பா வேற வாரம் வாரம் மீன் பிடிக்கப் போவாருல அப்பா வேற மீன் புடிச்சிட்டு வந்திருந்தார ஆமா அப்பா வேற புடிச்சுட்டு வந்து இருந்தாரு காலையில கொண்டு வரும் போது எனக்கு அவ்வளவு ஆசை அங்கே இருந்து வரணும்ல. உனக்கும் ரொம்ப பிடிக்கும் நிஷாவுக்கும் பிடிக்கும்னு சொல்லுவாங்க மீன் எல்லாம் இரண்டு பேருக்கும் கொண்டு வரணும்னு எனக்கு அவ்வளவு ஆசை ஆனால் கொண்டு வர முடியாது வச்சுட்டாங்க நாங்க அங்க இருந்துலாம் கொண்டுட்டு போக முடியாது அதனால கொண்டுட்டு வரல. ஹம் வருவோம் ஹம் அவனா semester leave விட்டு இருக்காங்க வீட்ல தான் இருக்க அவன் driving பொண்ணு சொல்லிட்டு இருக்கான் driving கத்துக்கணும் நாலு சக்கர வண்டி வந்ததுக்கு driving கத்துக்கணும். Car driving bike க்கு licence வச்சிருக்கான் car க்கு இல்லை நான் பழகப் போறேன் பழகப் போறேன் சொல்லிட்டு இருக்கான் இப்ப நேரமே சரியில்லாம இருக்கு அதனால வந்து வேன்னம்ட்டாங்க அம்மா. என்ன பொழுதும் phone பாத்துட்டு தான் இருப்பான phone பாத்துட்டு படத்தை பார்த்துட்டு இப்ப அவதார் போயிட்டு வந்திருப்பான் போல அவதார் படம். நல்ள்ளலாம் இல்ல நல்ல இல்ல அது என்ன சொல்றது முத்துக்கு முத்தாகவா அப்பரம் மாயாண்டி குடும்பத்தார் அந்த படம் மாதிரியே இருந்துச்சு அந்த படம் dubbing மாதிரி அவதார் எடுத்து இருந்தாங்க. அவன் தான் சொல்றான் என்கிட்ட சொன்னா போன இல்ல நல்லாவே இல்லங்க நான் கூட நல்லா இருக்கும் one அவதார் one super ரா இருந்துச்சுல. அப்படியா அவதார் ஒன்னும் பாக்கல போயிட்டு போவோம் என்று நினைத்துக்கொண்டு இருந்தேன் நீ அதுக்கு எல்லாம் ஒன்னும் போக வேண்டாம் நல்லாவே இல்ல உனக்கெல்லாம் பிடிக்காது அப்படின்னுட்டான்.

அது எல்லாமே எல்லா படத்திலும் மாறி ஒரு love இருந்துட்டே இருக்கும்.

ஹம் நினைப்பாங்க ஆனா இந்த அடுத்த இதுல தான் அந்த இது நடக்கும் போ ஹம் ஹம் part two நல்லா இல்ல பார்த்தேன் youtube review வரும்ல அதெல்லாம் பார்த்தேன் அவ்வளவுதான் ஒன்னும் நல்லா இல்ல எல்லாரும் நல்லா இல்ல அப்படி தான் சொன்னாங்க உம் வாரிசு பொன்னின் செல்வன் எல்லாம் பாத்தாச்சு. அது என்ன கதையே புரியல starting எல்லாம் first ஒரே ஒரு team தான் இருக்கு அடுத்த full ஆ புரியவே இல்லை புரியுது ஆனா அதுல கதையே இல்லாத மாதிரி இருக்கு. ஆமா ஒரே சோழ நாட்டுக்குள்ளேயே எல்லாமே நடக்குது மத்த நாட சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் ஆமா ஆமா ஐஸ்வர்யா தான பாண்டிய நாட்டுக்கார உம்

ஆம கோபம ஆமா. எனக்கு அதுல கார்த்திக் கார்த்திக் role தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல active ஆ துறுதுறு என்று வந்தைய தேவன்நல்ல இருக்கும் அவனோ role வந்து செமையா இருக்கும acting நல்லா active ஆ துரு துருனு அவனுக்கு ஏத்த role அதுதான் correct ஆ கொடுத்து இருப்பாங்க. ஹம் உம் ஆமா இன்னும் எத்தனை.

நல்லா இருந்துச்ச ஹம் இனிமேல் part two வந்தா ஓடுதா என்னன்னு தெரியல ஆனா review லாம் நல்லாவே இல்ல youtube ல பார்த்ததுக்கு நல்லா இல்ல பொன்னியின் செல்வன் வந்து நல்லா இல்ல படம் தான் அவ்வளவு amount போட்டு எடுத்து இருக்காங்க சொல்லிட்டு. அது வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தானே பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லவும் சில பேர் போகல படத்துக்கு நல்லா இருக்கும் சொல்லிருந்தா இன்னும் நிறைய பேரு போயிருந்திருப்பாங்கல.

அது நமக்கே இன்னும் தெரியாதுல நம்ம சோழ நாடா பாண்டிய நாடானு. அதான் ஹம் நல்லா இருக்கும். ஹம்

ஆமா சேரி பொங்கலுக்கு எந்த படத்துக்கு போக போறீங்க? ஓஹ நீங்களும் தளபதி fan தானா. super நானும் தளபதி fan தான் இல்லையே பாக்கலையே. ஹம் ஹம் எப்போ போட்டாங்க எந்த channel ல.

அப்படியா நான் பாக்கலையே சொல்லி இருக்கலாம் இல்ல என்கிட்ட ஒரு வார்த்தை ஹம் ஹம் நான் பாக்கல நேத்து ஊர்ல இருந்தனால phone வந்து எங்க அப்பா தான் use பண்ணிட்டு இருந்தாரு அதனால நான் பார்க்கலா அவ்வளவா

ஹம் பாட்டு இப்போ அப்படியா வந்தா சொல்லு நானும் வரேன உம் அவர் இருந்தா நம்ம enjoy பண்ண முடியாதுல அவர விட்டுட்டு வந்துருவோம் ஓஹ ஆமல அதுக்கு அவர் இருந்தா தான் சும்மா ஏய் அவர் இருந்தா நம்ம enjoy பண்ண முடியாதுல நிஜமாவே

அவர் சொல்லுவார் எனக்கு தெரியுமா அப்படியும் பாரு ஆமா ஆமா சேரி பாப்போம் பாப்போம எங்க அந்த வருஷம் நம்ம லட்சுமி theater போவ நீ என்னக போவ நாங்க லட்சுமி theater கு தான் போயிருகோம் ரெண்டு பேருமே அப்படியா தமிழ் மண்ணு இன்னும் பார்த்ததில்லை லட்சுமி theater நல்லா இருக்கு எல்லாமே எல்லா facility யும் super ரா இருக்கு இங்கயுமே நல்லாதான் இருக்கு இங்கே நீ ஒரு தடவை போய் பாரு எப்படி இருக்குன்னு

பாரு நல்லா நல்லா இருந்தா நாங்க போறோம் இல்லன்னா நீயே போய் பாத்துட்டு வந்துரு அவ்வளவுதான் ஆமா

ஹம் என் தம்பியும் அப்படிதான் போவான் எப்பயாவது இந் leave semester leave இல்லாட்டி இந்த மாதிரி வேலைக்கு போவான் சும்மா வீட்ல தான் இருக்கோம் saturday sunday வேலைக்கு போவான் அந்தக் காசு வச்சு படத்துக்கு போவான் இல்லேன்னா நான் போனா எதாவது வாங்கி கொடுப்பான் செய்வான்

எங்க அம்மா வையும்ல வேலைக்கு போலேனா அதனால. பையங்கள எப்போ சொல்லவே இல்ல.

சேரி சேரி ஊட்டியில் என்னென்ன பார்த்தீங்க எங்க எங்க போனீங்க. உம் செமையா இருக்குமே ஊட்டி climate வேற பயங்கரமா இருக்குமே. ஹம் உம் ஆசை தான் முடியாதே நம்மக்கு இங்குட்டு.